Afive four okay sir இப்போ வந்துட்டு நா mobile வந்துட்டு வாங்கணும் அப்டினா உங்க online லயே உங்க website லயே இது பணிக்கலாமா இல்ல உங்கள நேர்ல வந்து இந்த branch ல பாத்து வாங்கிக்கணுமா sir உங்க showroom எங்க sir இருக்கு mobile showroom

ஓஹ் அப்படியா sir இப்போ அதோட location கொஞ்சோம் share பண்ணுவிங்களா? ஆஹ் இந்த number க்கு whatsapp ல நீங்க location மட்டும் share பன்னிருங்க. நா வந்து நேர்ல பாத்தே வந்துட்டு mobile வாங்கிக்கிறேன் sir அஹ் சரி okay sir ஆனா இப்போ வந்து நா phoneEMI ல எடுத்துக்கலாமா sir ஓஹ் அப்படியா sir இப்போ எவ்ளோ sir per என்ன sir

ஆஹ் ஆமா sirEMI ல தா sir எடுக்கனும்

அப்படியா sir இப்போ அதாவது இப்போ EMI ல எடுக்கனும் நா payment எவ்ளோ sir pay பண்ணனும்

two thousand மட்டும் கட்டினா போதுமா sir amount ஆஹ் நா six months ல எடுத்துகிறேன் sirsix months னா monthly எப்போ எவ்ளோ sir வந்துட்டு EMI கட்றமாறி இருக்கும்

ஆஹ் okay sir okay sir அப்போ நா வந்துட்டு இந்த mobile ஏ வந்துட்டு எடுத்துகிறேன் sir நா வந்துட்டு உங்க showroom வந்து பாத்துட்டு நா நேர்லயே mobile வந்துட்டு வாங்கிக்கிறேன் sir okay sir நா நீங்க location மட்டும் share பண்ணிருங்க நா வந்துப்பாக்கறேன் sir thank you sir அஹ் okay sir thank you sir அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பாக்கப்போறேன் அப்படீன்னா பொழுதுபோக்கு என்ன தலைப்பை பத்தி பாக்கப்போறேன் அப்படின்னா பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னா என்னங்குறது இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரிவதில்லை சும்மா நம்ம பள்ளிகள்ல வந்து பந்து எறிதல் போட்டி கபடி போட்டி சிலம்பம் வாள் வீச்சு, கத்தி சண்டை கால்பந்து, கூடைபந்து வில் வில் அம்புவிடுதல் வில்லுபேச்சு இந்த மாதிரி நிறைய பொழுது போக்கு

பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்றது இது எல்லாமே பொழுது போக்குலதான் அடங்கும் ஆனா இப்போ பொழுது போக்குங்கிறது இன்றைய கால கட்டத்துல மிகவும் குறைந்து விட்டது குறைஞ்சு போச்சுன்னுதான் நான் சொல்லுவேன் எப்படீன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போறாங்க பசங்க காலைல ஏழு மணிக்கு பேருந்து வந்து பசங்களை அழைச்சுட்டு போயிருது பள்ளிக்கூட பேருந்து வந்து மாலை நேரத்துல ஒரு ஆறு மணி ஐந்து மணி காலையில பேருந்து திரும்ப வந்து வீட்டில வந்து பசங்களை இறக்கி விட்டர்றாங்க அவங்க அங்க வேற என்ன சொல்லிக்கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக்கொடுக்கிறாங்க அப்படீன்னு பாத்தீங்கன்னா முக்காவாசி பாடங்கள் book ல இருக்கிறத முடிக்கணும் அவங்களுக்கு தேர்வு இருக்கு அடுத்தடுத்து மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சிட்டு அடுத்தடுத்த மாணவர்களை நல்லபடியா சொல்லிக்கொடுத்து அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கணும் அவங்க பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும் மாணவர்களோட படிப்பு வந்து கல்வி வந்து நல்ல மதிப்பெண்கள் இருந்தாதான் வெளி உலகத்துலயும் மற்ற சுற்றி இருக்கிற உலகத்துலயும் பகுதிகளிலுமே நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து பசங்கள சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பள்ளிக்கூடங்கள் நடந்துகொண்டிருக்கிறது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கிற பசங்களுக்கு பொழுது போக்கு விளையாட்டு புத்தகம் வாசித்தல் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே சொல்லித்தராங்கலான்னு பாத்தீங்கன்னா முழுமையா இல்ல சொல்லித்தராங்க முழுமையா அல்ல இது வந்து மறுக்கத்தகாத ஒன்று மறுக்கத்தகாத ஒன்று முழுமையா சொல்லிக்கொடுக்குறது இல்லை அறையுங்குறையுமா அந்த மாதிரி சொல்லித்தராங்க இப்போ ஐம்பது பேர் படிக்கிறாங்க பசங்க ஒரு வகுப்பறையில வந்து ஐந்தாம் வகுப்புல ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேருமே பொழுதுபோக்கு fun விளையாடுறாங்களா அப்படின்னா இல்லை அது ஒரு பத்துபேரோ தேர்வு செஞ்சு அடுத்த கட்டமத்துக்கு கொண்டு போயிருவாங்க ஒரு கபடிலையோ ஒரு சில்ம்பத்திலையோ பயிற்சி பெற வைக்கிறாங்க இப்போவுங்கூட அரசு பள்ளி மாணவர்களா கூட இருந்தா தனியார் பள்ளி மாணவர்களா மாணவர்கள் எல்லோரும் ஒன்றுதான் எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் எல்லாருமே ஒன்று அவர்களோட தனித்திறன்களை வளர்த்துக்கொள்வதன் மூலமாகக்கூட அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமைய வந்து அடையமுடியும் வருங்காலத்துல நிகழ்காலத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பற்றிதான் அவங்க வருங்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அது புரிஞ்சு எல்லா மாணவர்களுமே கல்விலேயும் திறன் திறனுடன் இருக்கணும் பொழுது போக்குலேயும் திறனுடன் இருக்கணும் பொழுது போக்குங்கிறதுதான் நமக்கு வந்து ஓர் ஓய்வு மாதிரி இப்போ உள்ள பசங்க எல்லாருமே பள்ளிக்கூடம் விட்ட உடனே phone தொலைபேசியை எடுத்துடறாங்க தொலைபேசியை எடுத்த உடனே அவங்கபாட்டுக்கு பாட்டு பார்க்குறது பொம்மை படம் பார்க்குறது இந்த மாதிரி வந்து நிறைய தொலைபேசில வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சின்ன வயசு பசங்களே அவ்வளோ கெட்டுபோறதுக்கு காரணம் இந்த தொலைபேசிதான் முதல்ல இந்த காலத்துல entertainment ஆ பொழுதுபோக்குங்கிறதே அவ்வளவா இல்லை சுத்தமாவே இல்லை எங்கேயோ கிராமத்தில வசிக்கிற பசங்களுக்கு வந்து பொழுது போக்குங்கிறது இருக்கு அவங்க பகுதிநேரமா வீட்டுல வேலை செய்வாங்க விவசாயம் பாக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க நண்பர்களுடன் சேர்ந்து ஒன்றாக விளையாடுவாங்க கிணற்று நீச்சல் பழகுறது இதெல்லாமே முக்கியமான ஒரு இது நீச்சல் தெரியாம எத்தனையோ பசங்க எத்தனையோ சின்னப்பசங்க வந்து தவறி இறந்து போயிருக்காங்க நீச்சல் தெரியும் மிக மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு நீச்சல் நீச்சல் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க இந்த காலத்துல நீச்சல் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது தண்ணியை கண்டாலே கண்டம் தண்ணியை கண்டாலே பயம் அப்படீன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த generation ல அதனால நீச்சல் அடிக்க கத்துக்கணும் இது முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா நான் பார்க்குறேன் என்னோட பார்வையில அது முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு அதுமட்டும் இல்லாம பயம் பயத்தை போக்கணும்

சிலம்பம் அந்நியர்களை கண்டாலே பயம் அப்படீங்கிறதை போக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு சிலம்பம். சிலம்பம் மாதிரி ஒரு பயிற்சி இல்லைங்க சிலம்பம் மாதிரி ஒரு விளையாட்டு இல்லைங்க என்னதான் நம்ம வந்து கால்பந்து, மட்டை பந்து இந்த மாதிரி எத்தனை விளையாட்டு சிலம்பம் மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கவே முடியாது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து பசங்க வரைக்கும் நான் முதற்கொண்டு சிலம்பம் எனக்கு ரொம்ப உயிர் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எட்டு வருடங்களா சிலம்ப பயிற்சியாளரா பணியாற்றி இருக்கிறேன் பள்ளிகூட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்~ கொடுத்திருக்கேன் அவங்க வந்து மாவட்ட அளவில மாநில அளவில இந்த மாதிரி கலந்துகிட்டு பரிசுகளை பெற்றிருக்காங்க இந்த மாதிரி அவங்க பொழுதுபோக்கை வந்து சிலம்பம் அந்த மாதிரி mobile phone எப்படி பார்க்கிறது தொலைபேசியில எப்படி பயன்படுத்துறதுங்கிறதை விட்டுட்டு நம்ம சிலம்பம் இந்த மாதிரி அரியவகை கலைகளை வந்து நம்ம பசங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக்கொடுக்கிறது மூலமா ஒரு நல்ல ஒரு பொழுது போக்கை அந்த காலத்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா வயதானவர்களை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் படிச்சுகிட்டே இருப்பாங்க book ஆ இருக்கட்டும் உட்கார்ந்து அவங்களால வேலை செய்யமுடியாது இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது book பாட புத்தகம் இல்ல கதை புத்தகம் எதாச்சும் ஒரு வரலாற்று புத்தகங்களை வந்து அவங்க படிச்சுகிட்டே இருப்பாங்க அது மூலமா எதாச்சும் ஒரு சின்ன சின்ன knowledge அறிவுன்னு எடுத்துகிட்டு நம்ம வீட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக்கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய தாத்தாபாட்டிகள் இருக்கிறாங்க அப்பாமார்களை இந்த காலத்து அப்பாமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா லேலைக்கு போவாங்க களைப்பா இருக்கும் வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சநேரம் தொலைபேசிகளை பார்ப்பாங்க பாட்டு கேட்பாங்க அப்புறம் தூங்கிருவாங்க பசங்ககிட்ட பேசுறது என்ன பண்ணுறாங்கங்கிறது அந்த ஒரு பேச்சு உரையாடலே இல்லை பொழுது போக்குக்கு பசங்களுக்கு ஒரே ஒரு phone குடுத்துட்டா ஒரு தொலைபேசியை அவங்கபாட்டுக்கு பார்த்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் இந்த இந்த காலத்து இளைஞர்கள் நிறையபேர் இருக்கிறாங்க இந்த காலத்து அப்பாங்களும் அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க இது எல்லாமே மாறணும் சாப்பிடுறது முக்கியமா பொழுதுபோக்குல பொழுதுபோக்குக்குன்னே சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க சாப்பிடும்போதுகூட தொலைபேசியை பாத்துகிட்டே சாப்பிடுறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்ககூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது அது ஒரு சின்ன பொழுது போக்கு சின்ன பசங்களுக்கு அவங்க அப்பாகூட நேரம் செலவிடணும் அப்படீன்னு எத்தனையோ பசங்க இருக்காங்க இந்தமாதிரி எல்லாம் இருக்குங்க நிறைய பொழுது போக்கு இருக்குநிறைய ந்ல்லா ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மூளை பயிற்சி

இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்கு யோகா பயிற்சி நான் பண்றேன் தினமும் காலையிலே எழுந்தவுடனே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமாவது யோகா செய்யுங்க இது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல விசயமா இருக்கும் உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் மன ஆரோக்கியமா இருக்கும் தியானம் செய்வது மூலமா இது ஒரு பொழுது போக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏழு மணிக்கு ப~ பள்ளி பேருந்து வருதா ஒரு பத்து நிமிஷம் நம்ம பசங்களுக்கு ஒரு தியானம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போப்பா அந்தமாதிரி சொல்லிக்கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க

உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்து ஒன்னும் பண்ண முடியாது அதுபோல மனம் மட்டும் ஆரோக்கியமா இருந்தும் ஒன்னும் பண்ண முடியாது இரண்~ இரண்டிலேயுமே சரி பாதியா இருக்கணும் அப்படி இருந்து நல்லா பொழுது போக்குங்களை கத்துக்கோங்க என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் இப்போ நிறைய இடத்துல வந்து என்னன்னா best friends வந்து எங்கே பார்த்தாலுமே இப்போ எனக்கே எடுத்துக்கோங்க எனக்கு வந்து friends இருக்காங்க friends லேயேவந்து best friends நிறைய பேர் இருக்காங்க.

அதுலயும் வந்து நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க எல்லாத்துலயுமே நமக்கு equal லா எப்பவுமே நமக்கு supportive வா எந்த இது வந்தாலுமே நமக்கு வந்து ஒரு back bone னா இருக்குறவங்க தான் best friends அதிலும் வந்து எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு வந்து ரெண்டு best friends இருக்காங்க ஒருத்தி வந்து அரக்கோளாறுனா இன்னொருத்தி முழு கோளாறு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எப்பவுமே வந்து ஒரு team ல வந்து இருந்தாங்கன்னா best friends இருந்தாங்கன்னா எப்போ எப்போ பார்த்தாலுமே வந்து சேர்ந்து சுத்துறது சேர்ந்து cut அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இப்ப எல்லாம் எனக்கு வந்து இந்த college days லேயும் இருப்பாங்க school days லேயும் இருப்பாங்க. ஆனால், school days ல இருக்கிறவங்க கூட வந்து full லா இருப்பாங்களானு தெரியல ஆனா college days ல இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. எனக்கே இப்போ best friends வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த school days college days எல்லாம் திரும்பி பார்க்கும் போது நம்ம friends இப்படியெல்லாம் இருந்து இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் அப்படி எல்லாம் வந்து தோணுச்சு. எனக்கு ஒரு best friend ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து என்னன்னா என்னோட school ல இருந்து என்னோட best friend சண்டை போடுறது சரி அடி வாங்குறது இப்ப கூட வந்து என் கையில வந்து அவன் கிட்ட வாங்குன அடி தழும்பெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆனா அவங்க கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டு சண்டை போட்டு போடலாம் அப்போ வந்து என்ன சொல்றாங்க என்கிட்ட சண்டை போடுறியே ஏழு வருஷம் friendship நீ breakup பண்றியா? அந்த மாதிரி ஒரு இதா கேட்டா அப்போ தோணிச்சு அவ நம்ம ஏழு வருஷம் ஏழு வருஷமா அவன்ட நம்ம friend அ இருக்கோம் அப்படின்னு அவனா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் share பண்ணுவான், நானும் அவனிடம் எல்லா விஷயத்தையும் share பண்ணுவேன். அப்போ ஒரு நம்ம அம்மாக்கு அம்மா கிட்ட சொல்லாத விஷயமும் எனது நம்ம best friends கிட்ட சொல்லி இருப்போம். ஏன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு proper ரா ஒரு இது இது தருவாங்க supportive வா இருப்பாங்க. நம்ம வந்து எப்படின்னா என்ன இது இப்போ ஒரு நல்லது பண்ணாலுமே வந்து எந்த வழியில் போலாம் போனா நல்லது இருக்கும் எந்த வழியா போனா கெட்டதா இருக்கும் அப்படின்னு best friend சொல்லுவாங்க friend சொல்லுவாங்க ஆனா இதுவே வந்து நல்லதும் இருக்கும் friends இருக்க நல்ல frineds இருக்காங்க கெட்ட friends இருக்காங்க. நிறைய friends என்னதுன்னா என்னது இப்போ வந்து நிறைய பசங்கள எடுத்துக்குங்க அப்படின்னா பசங்களா என்னன்னா friends நிறைய இருக்காங்க. நல்ல நல்ல ஒரு பையனும் நல்ல வழியில் நடத்துறவனும் இருக்கா இன்னொரு பையனை வந்து அழிவுக்கான பாதையில நடத்துறவனும் இருக்கா, இப்போ ஒரு பையன் வந்து என்னன்னா குடிக்கிறான்னு வைங்க அப்போ குடிக்கிறான்னு அவ கூட இருக்குற friends என்ன சொல்லணும்னா குடிக்காத இது உனக்கு நல்லது இல்ல அது உனக்கு குடிச்சா உனக்கு இதெல்லாம் நடக்கும், அதனால குடிக்காத அப்படின்னு சொல்லி தடுக்கிற friend அவன வந்து நல்ல இதுல கொண்டு வந்து நிறுத்துவான். அதுவே வந்து குடிக்கிற friends நா ஆ மச்சான் குடிடா குடிச்சா தான் jolly யா இருக்கும். அப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்ல வழியில் இல்லாம தீங்கான வழியில் போறாங்க friends சும் இருக்காங்க அப்படி ரெண்டு வழியில போறவங்களும் இருப்பாங்க அதுல வந்து correct டான friends choose பண்ணா நம்ம life நல்லா இருக்கும். இப்போ நிறைய என் company நான் இப்போ இருக்கிற இல்ல company ல் வந்து அந்த company start பண்ணது வந்து மூன்று friends சேர்ந்து தான் start பண்ணாங்க. அப்போ என்னன்னா அந்த மூன்று பேர் friends ஆ இருந்தனால தான் அப்போ அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு நல்ல முன்னேறனும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறதுக்கு மூணு friends சும் கஷ்டப்பட்டு என்னன்னா சின்ன அவங்க வந்து age வந்து ஒரு twenty five something twenty five twenty six something அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்களே வந்து என்னன்னா சேர்ந்து ஒரு இது யோசிச்சு first வந்து ஒரு chappal shop open பண்ணாங்க மூணு பேரும் சேர்ந்து chappal shop open அதுக்கு அடுத்தது எங்க company அதுக்கு அடுத்தது இன்னொரு data anaylst அந்த மாதிரி ஒரு company ஆரம்பித்து இப்போ மூன்று ஒண்ணுத்துக்கும் அவங்க தான் அவங்க மூன்று பேர் தான் வந்து owner ரா இருக்காங்க அந்த மாதிரி இருக்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவே, at a time ல வந்து என்னது ஒன்னுக்கும் உதவாமல் வேலை இல்லாம குடிச்சிட்டு சீரழிஞ்சு போன நிறைய பேர் இருக்காங்க friends நிறைய பேர் நிறைய news ல பார்ப்போம் எனது என் friend இந்த பாட்டு கூட ஒண்ணு பாத்தீங்கன்னா என் friend டு போல யாரும் மச்சான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த பாட்டு ஞாபகப்படுத்தும் போது நாங்க மூணு பேரு நான் என் friends ரெண்டு பேரும் நாங்க மூணு பேரும் scooty ல போகும்போது இந்த பாட்டை எல்லாம் பாடிட்டு, next இந்த college ல last days வரும் தெரியுமா? அந்த last days ல வரும் போது என்னன்னா ஏன்னா இந்தப் பாட்டு என்னது, இப்போ போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம்! அந்த song எல்லாம் பாடிட்டு இருந்த அந்த days எல்லா ஞாபகம் வருமே தவிர வேற ஒன்னும் ஞாபகம் வராது.

அதான் மு அந்த நம்ம school college எல்லாம் இருக்கும்போது அம்மா அப்பா நம்ம school college எல்லாம் இருப்பாங்களா இல்லல்ல நம்ம காலைல போவோம் night வீட்டுக்கு வருவோம். அவ்வளவு நேரம் தான் நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க ஆனா அதுவே friends பாத்தீங்கன்னா நம்ம காலையில இருந்து மதிய வரைக்கும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நமக்கு வந்து என்னது கஷ்டம் இப்போ வந்து சாப்பாடு கொண்டு வரலைன்னா அவங்க food சாப்பாடு share பண்றது, அதுக்கு அடுத்தது exam ல bit அடிக்கிறது கூட friends வேணும். நாங்களும் நிறைய bit அடித்து இருக்கும் bit அடிக்கும் போது கூட சேர்ந்து தான் bit அடிப்போம் friends அ சேர்ந்து bit அடிச்சுட்டு அப்படி ஒரு enjoyment பண்ணி இருக்கும்போது, அது அந்த feel வேற friendship னாலே என்னது நண்பன் படம் பார்த்திருக்கிறீர்களா? நண்பன் படத்துல வர்ற மாதிரியே தான் எங்க கதையும் பாதி இருக்கும் ரொம்ப jolly யா fun பண்ணிட்டு அப்படி இருந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா, friends னா ஒரு நல்ல இதா எடுத்துக்காட்டா இருக்கணுமே தவிர வேற என்னென்ன வலி மாறி சொல்லி எடுத்துக்காட்டா இருக்கக்கூடாது. எனக்கும் ஒரு friend ரெண்டு பேர் இருக்காங்க. இல்ல அவங்க ரெண்டு பேர்ல வந்து என ஒருத்தி கூட இப்போ company யை வந்து நானும் அவளும் சேர்ந்து தான் work பண்ணிட்டு இருக்கோம் ஆனா என்ன ஒருத்தி நா அவ வந்து வேற coaching போயிட்டு இருக்கு, ஆனா நாங்க அப்பப்ப meet பண்ணுவோம் meet பண்ணி என்ன பண்ற ஏது பண்ற அப்படியெல்லாம் கேட்டு நல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனா, அதுவே வந்து இது இந்த friendship வந்து போ நம்ம எது வரைக்கும் நம்ம வயசான பிறகும் வருமா அப்படின்னு கேட்டா, question mark தான் இருக்கு ஏன்னா நம்ம school படிச்ச friendship best friend best friend அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அத வந்து இப்போ சில பேரு வந்து நம்ம touch ல இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆனா அதுவே at a time ல வந்து நம்ம தாத்தா மார் வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு best friends னு சொல்லிட்டு இருக்காங்க. friendship அப்படின்னு கூட இதுவெல்லாம் யோசிச்சி இருக்க மாட்டாங்க சும்மா சேர்ந்து சுத்து அப்படி இருக்கும். அவங்க இப்போ கூட சின்ன வயசுல இருந்து இப்போ கூடவோ சேர்ந்து இருக்கிறவங்க கூட இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் இருந்து நமக்கும் ஒரு நல்ல இது கிடைச்சு friendship bonding அந்த மாதிரி கிடைச்சிருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. friendship bonding வந்து எப்பவுமே வந்து வந்து இது ஆவாது சண்டை வரலாம். நம்ம இப்போ ஒரு அம்மா அப்பா எடுத்துக்கோங்க சண்டை வரலாம், சண்ட வரும் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு அம்மா கிட்ட சாப்பிடாம கோச்சுட்டு பேசாம இருக்கும். ஆனா அதுவே வந்து friend இருந்ததினால் என்ன செய்வது சண்டை போடும் போட்டுட்டு, ஆனா அடிக்கடி சண்டை சண்டை வந்தாலும் போய் பேசி விடுவோம். இதே மாதிரி தான் இருக்கும் நிறைய இதுல விஷயத்துல பார்த்திருக்கிறேன் என்று எனக்கும் என் friend க்கு அப்படி தான் அடிக்கடி சண்டை வரும் சண்டை வரும் நான் சொல்வது அவள் கேட்க மாட்டா அவ சொல்றது நான் கேட்க மாட்டேன். ஆனா, எப்பவாவது நாங்க வந்து ரெண்டு பேரும் வந்து யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவள் வருவா அவளுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து அந்த இடத்தில் நிற்பேன்.

நம்ம வந்து காசே இல்ல ஒரு அஞ்சு பைசா கூட நம்மளால வழியில்லாம இருக்கும் போது நான் இருக்கிறேன், மச்சான் வா மச்சான் சொல்லிட்டு நம்ம கூட வருவான் பாருங்க அவன் தான் உண்மையான friend. அது இல்லாம எப்ப பார்த்தாலும் வந்து என்னன்னா ஆஹ் நமக்கு கூடவே சுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க கூடவே இருக்கிறவன் தான் குழிய பறிப்பான் கூட இருக்கிறவங்க தான் வந்து last ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நிறைய உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம அம்மா அப்பாவை சொல்லுவாங்க. அவனுக்கு கூட சேர்ந்ததால தான் நீ இப்படி போற அவன் கூட சேர்ந்ததினால் தான் நீ இப்படி எல்லாம் ஆகுற அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு ஒண்ணுமே, அவங்களுக்கு தெரியாது. பேசுவாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா என்னன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு நான் வந்து கோபப்படுவேன் கோபப்படும்போது அந்த இடத்தில் நீ இதை பேசாத அப்படின்னு சொல்லி இருந்தா அது அவ தான் சொல்லுவா அது பேசாதன்னு சொல்லி ஒரு முறை முறைப்பா உடனே வந்து நான் பேசமாட்டேன்.

என்ன ஒருதங்களை யாராவது இது வேற என் என் friend இல்லாம இன்னொருத்தவங்க நான் பேசிட்டு இருக்கேன்னு வைங்க, அப்ப அவ வந்து jealous ஆவா என்னன்னா இவளுக்கு என்னோட வேற ஒருத்தவங்களுக்கு தான் புடிச்சிருக்கு. நம்ம கிட்ட இது காட்டுறதோட இன்னொருத்தவங்க கிட்ட தான் பாசமா இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து jealous ஆகி அவங்க வந்து சண்டை போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். friendship உள்ளாடி bondings அதற்கு அடுத்தது என்னன்னா நிறைய படத்துல எல்லாம் இப்ப எல்லாம் வந்து friendship பை வைத்து நிறைய எடுக்குறாங்க.

ஏன்னா அதுல வந்து அதே stage ல தான் நாங்களும் இருந்தா நாங்க வந்து அதே stage ல வந்து படிக்க மாட்டோம் ஆனா அதே stage ல தான் இருந்தோம் ஏன்னா வந்து கொஞ்சம் படிப்போம் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் படிப்பாங்க, இன்னொரு ஆள் சுத்தம் இன்னொரு ரெண்டு பேர் சுத்தமா படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி, condition ல தான் நான் வந்து இருந்தோம். ஆனால், அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம college ல எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும். நம்மளுக்கு என்று ஒரு பொறுப்பு எல்லாம் வந்து இருக்கு. அந்த பொறுப்பில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தோணும் தெரியுமா? அது எல்லாம் எங்களுக்கு நம்ம college முடிச்ச உடனே தோணுச்சு. அப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு அவள் வந்து coaching போற இன்னொருத்தி வந்து coaching போறா நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வந்து இப்போ வேலை பாத்துட்டு இருக்கோம். அப்போ என்னன்னா வேலைய பாக்கணும் நல்லா இருக்கணும் நாங்க வந்து வீட்ல இருக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணனும் டி பண்ணனும் டி அந்த மாதிரி ஒரு thought ல இருந்ததால இப்ப வந்து ஏதாவது, different அ try பண்ணலாம். அந்த மாதிரி நெனச்சிட்டு என்னை வந்து ஏதாவது பண்ணலாம்னு இருக்கோம். அதே மாதிரி, friendship எப்பவுமே அழியாத friends எங்க போனாலும் friendship friendship தான் கூடவே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் கஷ்டத்திலும் இருக்கணும் நஷ்டத்திலும் இருக்கணும் அவன்தான் உண்மையான friend friendship எப்பொழுதுமே life ல நம்ம கூடவே இருக்கோம். friendship வச்சிருந்தா நம்ம life long வந்து life வந்து நல்லா இருக்கோம். நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளோட உணவு பழக்கவழக்கங்களை மாத்தணும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா சத்தான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி வகையான உணவுகளை நம்ம வந்துஆஹ் தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி தினமும் நம்மளோட உணவு உணவு சாப்பிடுறப்போ நிறைய வந்து நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து வந்து நிறைய கிடைக்கும் நம்ம சரியா சாப்பிடல அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாதான் போகும் நமக்கு ஆரோக்கியம் அப்படின்றது வந்து இல்லாமையேதான் இருக்கும் நம்ம உடம்பை வந்து நம்மளதான் பார்த்துக்கணும் இப்ப வந்து நம்மளோட உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கணும்ன்னா

இப்ப நம்மளோட உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னா சத்தான உணவு வந்து தினமும் சாப்பிட்டாவே போதும்

அப்படி சாப்பிடுறப்போ அ~ அந்த அது மூலமா நம்மளுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும் ஒரு சிலர் வந்து காலையில சாப்பிடுற~ சாப்பிடுறதே கிடையாது ஒரு சிலர் மதியம் சாப்பிடாம விட்டறாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் வந்து இரவு நேர சாப்பாட வந்து சாப்பிடாம விட்டறாங்க இப்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய மூணு வேளை உணவும் வந்து நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும் இதுல ஏதாவது ஒரு வேளை உணவு வந்~ வந்து நாம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படினா அதுவே வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைய வந்து கொண்டு வந்துரும் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடாம இருந்துகிட்டான் இருந்துட்டே இருந்தாங்க அப்படீன்னா அவங்களுக்கு வந்து கொட~ குடல்ல வந்து புண்ணு வந்தி வந்துரும் அது வந்து ulcer அப்டினு சொல்லுவாங்க இந்த மாதிரி குடல் புண்ணு வந்துச்சு அப்டினா அவங்கனால அதுக்கு அப்புறம் சோ~ சாப்படவே முடியாது எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட உடம்பு வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது வயி~ உடம்பு வயிறு எல்லாமே வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் அந்த புண்ணு ஆறணும் அந்த புண்ணு ஆறுனதுக்கு அப்புறம்தான் அவங்களால வந்து பழைய மாதிரி நல்லா சாப்பிட முடியும் அப்போ அந்~ இந்த மாதிரி சாப்பிடாம விட்டோம்ன்னா இந்த குடல்புண் வந்து வந்திருச்சு அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆரோக்கியுத்த வந்து கெடுக்குற மாதிரி ஒரு விஷயம்தான் அதனால முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு வேளை நம்ம அன்றாட வாழ்க்கையில மூணு வேளை வந்து சாப்பாடு வந்து எப்பயுமே நம்ம சாப்பிடாம இருக்கக் கூடாது கண்டிப்பா வந்து மூணு வேளையும் நம்ம சாப்பிட்டுதான் இருக்கணும் தினமும் வந்து ஓர்~ ஒரு ஒரு அரை ஒரு அரை டம்ளர் பாலாவது வந்து நம்ம குடிக்கணும் அப்படி பால் குடிக்கும் போது நமக்கு வந்து அஹ் ஒரு கால்சியம் சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து தினமும் கிடைச்சுட்டே இருக்கும் இந்த கால்சியம் சத்து வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது

அஹ் எலும்பு வலிக வந்துச்சு அப்படினா நம்பனால நிக்கவோ நடக்கவோ எந்த ஒரு வேலையுமே செய்யவே முடியாது அதனால இந்த கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தினமும் வந்து ஒரு டம்ளர் பால் வந்து நம்ம குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஆஹ் அஹ் வெளி~ வெளியில போய் நம்ம வாங்கி வந்து சாப்பிடக் கூடாது கடைகள்ல கிடைக்கறதுல வந்து நிறைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள்லாம் ஆஹ் அஹ் அவங்க சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கற அப்போ அந்த அந்த உணவுகள் நம்ம சாப்டருப்போம் அது நம்மளுட உடலுக்கு வந்து அஹ் கேடு தான் விளைவிக்கும் so அந்த மாதிரி சாப்பாடா வந்து சப்படவே கூடாது எந்த சாப்டா இருந்தாலும் நம்ம வீட்டுலயே வந்து இயற்கையான முறையில வந்து சமச்சு அப்படி சாப்பிடுறப்பதான் அதுக்கு வந்து தனி ருசியும் கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும் இப்ப நம்ம சாப்பிடுறப்போ வந்து வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல full ஆ கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் அதனால நமக்கு எந்த ஒரு நல்லதுமே இல்லை நம்ம சாப்பிடுற அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு அதுக்காக அத சுத்தமா நான் சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லலை அது கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு தேவைப்படும் அதுக்காக முழுசா அத மட்டுமே சாப்பிட்டோம் அப்படின்ன நம்ம உடம்புல வந்து சக்தின்றது வந்து இல்லாமையே போயிரும்

நம்ம சாப்பட்ற காய்கறிகள்ல வந்து இந்த காய் வந்து எனக்கு புடிக்கும் இந்த காய் எனக்கு புடிக்காது அப்படினு சொல்லி எதையுமே நம்ம வந்து ஒதுக்க கூடாது எல்லா காய்கறிளையும் எல்லா கீரைகள் எல்லா பழங்கள்லயும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அந்த சக்தி வந்து நம்மக்கு சாப்பிடறப்ப நம்மளோட உடம்புக்கு வந்து நல்லது கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம தொடர்ந்து வந்து அஹ் பின்பற்றிட்டே வந்தா தான் நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும் இப்ப பாத்தோம் அப்டினா அஹ் காய்கறிகள் காய்கறிகள்ல வந்து தினமும் வந்து நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள் வந்து சாப்பிட்டு நம்ம~ நம்மளோட உணவுல சாப்பிட்டுட்டே வரணும் கீரை அப்படினு பார்க்கறப்போ முருங்கைக்கீரை எல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த முருங்கக்கீரை வந்து ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு யாருக்காவது உடம்புல வந்து iron சக்திக வந்து கம்மியா இருக்கு ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையை தினமும் வந்து சாப்பிடலாம் தினமும் உங்கனால சாப்பிட முடியலைன்னாலும் at~ ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது அவங்க சாப்பிடலாம் அப்படி சாப்பிடுறப்போ அவங்க உடம்புக்கு வந்து iron சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும்

ரத்தமே உடம்புல இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ரத்தம் வந்து நல்லாவே ஊரும் ஒரு வாரத்திலயே அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இந்த முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லல இப்ப வல்லாரைக்கீரை இருக்கு இந்த வல்லாரைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி வந்து கிடைக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம அவ்வளவு சீக்கிரமா வந்து மறக்கவே மாட்டோம்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

இப்ப பழங்கள் எடுத்துகிட்டோம் அப்டினா ஆரஞ்சுல வந்து விட்டமின் C இருக்கு அந்த அந்த ஆரஞ்சு அஹ் எடுத்துகிட்டோம் அப்டினா அது வந்து நம்ம உடம்புக்கு

அஹ் அதே மாதிரி தினமும் வந்து ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிடலாம் அப்படி ஆப்பிள் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படினா நம்ம வந்து அஹ் doctor கிட்ட போயி நமக்கு எதாவது அஹ் நோய் இருக்கு அப்~ அதுக்கு சரி பண்ணனும் நம்ம doctor கிட்ட போகணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லவே இல்ல நம்ம வந்து எ~ எதுவுமே பண்ண தேவையே இல்ல doctor கிட்ட நம்ம போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாவே போதும் நம்மளுக்கு இப்ப வந்து காய்கறிகள் பழங்கள் இது மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு மட்டும் இல்ல இப்ப பூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்பருத்திப்பூ இந்த செம்பருத்திப்பூல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு அந்த செம்பருத்திப்பூவ சும்மா என்~ வாயில போட்டு சாப்பிட்டாவே அது வந்து அதுல நிறைய சக்தி இருக்கு நம்ம அந்த செம்பருத்திப்பூ தினமும் ஒரு பூவ சாப்பிட்டோம்னா நம்மளோட இதயம் வந்து ரொம்ப பலமாகும் எந்த ஒரு இதய நோய் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வரவே வராது இந்த மாதிரி வந்து ஆஹ் கேரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரட்லயும் வந்து நிறைய சக்தி இருக்கு அந்த கேரட் வந்து நம்மளோட உடம்பு வந்து அஹ் ந~ நல்லது பண்ணும் நம்மளோட தோல் வந்து நல்லா மினுமினுப்பாகும் அ~ அது மாதிரி அஹ் பீட்ரூட் பீட்ரூட் எடுத்து~ நம்ம தினமும் பீட்ரூட்ட சாப்பாட்டுல இருந்து சேர்த்துக்கிட்டோம் இல்ல அத அடிச்சு juice மாதிரி நம்ம சேத்துக்கிட்டு வந்தோம் அப்படினா அந்த பீட்ரூட்லயும் வந்து ரத்~ ரத்தம் வந்து நல்லா ஊரும் அதே மாதிரி நெல்லிக்காய் மல நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காவ தினமும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா தினமும் ஒவ்வொரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நமக்கு போதும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலுமே அதுவும் வந்து நம்மளோட உடம்புல வந்து ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த இந்த மாதிரி சாதாரண விஷயம் எல்லாம் நமக்கு easy ஆ கிடைக்கக்கூடிய பொருட்கள்தான் அந்த மாதிரி பொருட்கள நம்மளோட உணவுல தினமும் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நம்ம தனியா போயி எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்ல இப்ப இ~ பழங்~ அந்த காலத்துல இருக்க மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல சத்தான உணவாதான் சாப்பிட்டாங்க எல்லாருமே வந்து கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி தானியங்கள் சிறுதானியங்கள வந்து அவங்களோட உணவுல வந்து சேத்துக்கிட்டாங்க ஆனா நம்ம வந்து இப்ப வெறும் அரிசி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்ல நம்மளும் வந்து உடம்பில்~ உடம்புக்கு நல்லது குடுக்கறதுனால அத நம்மளும் வந்து நம்மளோட சாப்பாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு வரணும் இந்த மாதிரி சத்தான சாப்பாடுல இருந்து நம்ம சாப்பிடறப்போ நம்மளோட உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு நோயும் வந்து நம்மள கிட்ட வரவே வராது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வாழ்க்கையில நல்~ தினமும் வாழ்ற வாழ்க்கைல நம்ம பின்பற்றக்கூடிய பழக்கவழக்கங்கள் இது எல்லாமேதான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்த வந்து முடிவு பண்ணுது அதனால நம்ம எப்பவுமே வந்து சத்தான சாப்பாடாதான் வந்து சாப்பிடணும் இப்ப கடையில வெளியில வந்து ஆஹ் fast food அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத சாப்பாடுல்லாம் வந்து நாக்குக்கு வேணா ருசியா இருக்கும் ஆனா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல வந்து கொடுக்கும் அந்த மாதிரி சாப்பாட நம்ம சாப்பிடக் கூடாது அப்படி சாப்பிடாம நம்ம வந்து நல்ல சத்தான சாப்பாடதான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் Hello. ஆ. bro Good Morning bro. நல்லா இருக்கிறேன் நீங்க எப்பிடி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?

wow bro super. பரவா இல்லியே, அப்பறோம் கல்யாண சாப்பாடு தான் சீக்கிறோம். ஆ okay okay bro. bro! அப்பறோம் நான் வண்டி எடுக்கலாம்ண்டு இருக்கிறேன் bro. அதனால உங்கட்ட கூப்டு ஒரு கலந்தாய்வு செய்து என்ன வண்டி எடுக்கலாம். என்ன பண்ணலாம் அப்டிண்டு உங்கள கூப்பிட்டேன் bro. free தானே இப்போ நீங்க? bro. free தானே இப்போ பேசலாம் இல்ல? okay okay. bro நல்லா. bro. powerனா எந்த மாறி சொல்லுங்க பாப்போம்? rpm அதிகமா இருக்குற மாறி, fast போற மாறி அந்த மாறி கேக்குறீங்களா? ஆமாம் bro நான் வந்து கொஞ்சம், நான் வந்து platina வச்சிருக்கிறேன் அது வந்து mileage bike தான்.